இறப்பிடம்னு எதுவுமே இல்லை அந்த பையன் காற்று கிட்ட எனக்கு உதவுன்னு கேக்குறான் அதுக்கு காற்று யார் உனக்கு பாலைவனம்கிட்டயும் காற்றுகிட்டையும் பேசுற மொழியை சொல்லி கொடுத்ததுன்னு கேக்குது அதுக்கு அந்த பையன் என்னோட இதயம்தான் சொல்லிகுடுத்துச்சுன்னு சொல்றான் காற்றுக்கு பல பேர் இருக்கு உலகத்தோட அந்த பகுதியில் வீசுற காற்றுக்கு சிரோகான்னு பேரு உன்னால காற்றா மாறமுடியாது நீ வேற நான் வேறன்னு சொல்லுது காற்று ரெண்டுபேரும் ரொம்ப நேரம் விளையாடுறாங்க அந்த பையன் காற்றுகிட்ட எவ்வளவோ தெரிஞ்ச உனக்கு ஒரு மனிதனை எப்படி காற்றா மாத்துறதுன்னு தெரியலை காதல்னா என்னன்னு தெரியலனு சொல்லி அவமானப்படுத்துறான் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சொர்கத்துக்கு கண்டிப்பா தெரியும்னு சொல்லுது அப்போ எனக்கு ஒரு உதவி செய் உன்னோட முழு வேகத்துல வீசி இங்க இருக்குற மணலை கிளப்பி ஒரு சூறாவளியை உண்டாக்கு இந்த சூறாவளி சூரியனுக்கே பாதை அமைக்கணும் அப்போதான் சொர்கத்தை என்னால பாக்க முடியும்னு சொல்றான் அந்த பையன் காற்று அதோட முழு வேகத்துல வீச ஆரம்பிக்குது அங்க இருக்குறவங்களால எதுவுமே பண்ண முடியல அங்க இருக்குற குதிரைகள் கத்த ஆரம்பிக்குது ஆயதங்கள் எல்லாம் மணலினால மூடப்படுது அந்த படையோட ஒரு commander தலைவர்கிட்ட உடனே இதை முடிச்சுக்கலாம் எனக்கு இது சரியா படலன்னு சொல்றாரு ஆனா அந்த தலைவர் ஒத்துக்கல அல்லாவோட மகிமையை நான் பாக்கணும் ஒரு மனிதன் எப்படி காற்றா மாறுறான்னு நான் பாத்தே ஆகணும்னு சொல்றாரு அந்த பையன் சூரியன் திட்ட உனக்கு காதல் பத்தி தெரியும்னு காற்று என்கிட்ட சொல்லிச்சுன்னு கேக்குறான் அதுக்கு சூரியன் எப்படி காதலிக்கிறதுன்னு நான் கத்துகிட்டேன்னு சொல்லுது நான் பூமியில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கேன் நான் பூமிக்கு கொஞ்சம் கிட்ட வந்தாகூட எல்லா உயிரினங்களும் இறக்க ஆரம்பிச்சுரும் இந்த பூமியோட ஆன்மாவும் அழிஞ்சிரும் பூமிக்கு நான் எப்போவும் வெளிச்சம் தருவேன் அதுதான் நான் வாழ்றதுக்கு காரணமாய் அமையுது அந்த பையன் சூரியனை பாத்து நீ புத்திசாலி தூரத்துல இருந்து எல்லாத்தையும் கவனிக்கிற இருந்தாலும் உனக்கு காதல் பத்தி தெரியலன்னு சொல்றான் அதுக்கு சூரியன் ஏன் அப்படி சொல்றன்னு கேக்குது அந்த பையன் காதல் பாலைவனம் மாதிரி நகராத பொருள் கிடையாது காற்று மாதிரி உலகத்தை சுற்றி உலா வர்ற பொருள் கிடையாது உன்ன மாதிரி தூரத்துல இருந்து பாக்குற பொருளும் கிடையாது காதல் ஒரு உருமாறும் சக்தி அது இந்த உலகத்தோட ஆன்மாவை improve பண்ணும் நம்ம எல்லாம் இந்த உலகத்தோட ஆன்மாவோட ஒரு பகுதி நம்ம முன்னேறுனா இந்த உலகத்தோட ஆன்மாவும் முன்னேறும் அதுனாலதான் காதல் முக்கியமானது நம்ம காதல் செய்யும்போது நம்மளே better ஆகணும்னு முயற்சி செய்வோம் சூரியன் நான் என்ன பண்ணணும்னு எதிர்பாக்குறேன்னு கேக்குது அதுக்கு அந்த பையன் என்னை காற்றா மாத்துன்னு சொல்றான் சூரியன் இயற்கையோட விதிப்படி என்னால அது முடியாதுன்னு சொல்லுது நம்ம எல்லோரையும் எழுதுன கடவுள்கிட்டயே அதை கேளுன்னு சொல்லுது சூரியன் இது எல்லாமே பாலைவனமும் காற்றும் கேட்டுட்டே இருக்காங்க அந்த பையன் கண்ணை மூடி pray பண்ண ஆரமிக்கிறான் அந்த மாதிரி அவன் pray பண்ணதே இல்லை அவன் உலகத்தோட ஆன்மா உள்ள போறான் உலகத்தோட ஆன்மாவும் கடவுளோட ஆன்மாவும் ஒண்ணுன்னு அவன் உணர்றான் கடவுளோட ஆன்மாதான் இவனோட ஆந்மான்னு பாக்குறான் அவன் நினைச்சா அற்புதங்களை நிகழ்த்தலாம் அங்க வேகமா காத்தடிக்குது அந்த மக்கள் எல்லாம் ஒரு பையன் காற்றா மாறுன அதிசயத்தை கண்டு வியந்து போறாங்க காற்று வேகமா வீசும்போது எலோரும் அந்த பையன் இருக்கிற இடத்தை பாத்தாங்க ஆனா அந்த பையன் அங்க இல்லை அவன் camp ஓட இன்னொரு side ல இருக்கிற மணல் குவியல் பக்கத்துல இருக்கான் அவனோட மாயாஜாலத்தை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடையிறாங்க ரெண்டுபேர் மட்டும் smile பண்றாங்க ஒன்னு அல்கெமிஸ்ட் அவருக்கு நல்ல சிஷ்யன் கிடைச்சுட்டான்னு

அங்க ஒரு வழிபாட்டு தளத்தை பாக்குறாங்க அவங்க கூட வந்த வீரர்களை திருப்பி அனுப்பீர்றாங்க அல்கெமிஸ்ட் அந்த பையங்கிட்ட இங்க இருந்து நீ தனியாதான் பயணம் செய்யணும் இங்க இருந்து மூணு மணி நேரத்துல பிரமிடு வந்துரும் அந்த பையன் நன்றி உலகத்தோட மொழியை சொல்லி கொடுத்ததுக்கு உனக்கு already தெரிஞ்ச விசயத்தைதான் நான் வெளிய கொண்டு வந்தேன்னு சொல்றாரு அல்கெமிஸ்ட், அல்கெமிஸ்ட் அந்த church ஓட gate ஐ தட்டுறாரு கருப்பு உடை அணிந்த monk வெளிய வர்றாரு அவங்க ரெண்டுபேரும் வேற ஒரு மொழியில பேசிக்கிறாங்க அவங்க அங்க இருக்கிற ஒரு kitchen க்கு போறாங்க அல்கெமிஸ்ட் நெருப்பை பத்தவச்சி ஒரு பாத்திரத்துல lead ஐ உருக்குறாரு அவர்கிட்ட இருந்த முட்டை வடிவிலான கல்லை

கொஞ்ச நேரத்துல அந்த பாத்திரம் குளிர்ந்த பிறகு அந்த பையனும் monk உம் அந்த பாத்திரத்தை பாத்து வியந்து போறாங்க அந்த lead அந்த பாத்திரத்தோட வடிவில மாறிடுச்சு ஆனா அது lead ஆ இல்லை தங்கமா மாறிடுச்சு அந்த பையன் ஒரு நாள் என்னால இதை பண்ண முடியுமான்னு கேக்குறான் அதுக்கு அல்கெமிஸ்ட் இது என்னோட விதி உன்னோட விதி கிடையாதுன்னு சொல்றாரு இதெல்லாம் சாத்தியம்னு உனக்கு காட்டலாம்னு நினைச்சேன் அல்கெமிஸ்ட் அந்த தங்கத்தை நாலு துண்டாய் பிரிக்கிறாரு அதுல ஒரு பகுதியை அந்த monk குக்கு தர்றாரு. இன்னொரு பகுதியை அந்த பையனுக்கு தர்றாரு அந்த பையன் அந்த படை வீரர்கள் கிட்ட தொலைச்ச தங்கத்தை விட இது ரொம்ப அதிகம் அல்கெமிஸ்ட் அவருக்கு ஒரு பகுதியை எடுத்துக்கிறாரு அல்கெமிஸ்ட் அந்த நாலாவது பகுதியை monk கிட்ட குடுத்து

அராப்ல ஒரு பழமொழி இருக்கு ஒருமுறை நடக்குற விஷயம் இன்னொரு முறை நடக்காது ஆனா ரெண்டு முறை நடக்குற விஷயம் கண்டிப்பா மூணாவது முறை நடக்கும் அல்கெமிஸ்ட் ஒரு பழமையான ரோம் நாட்டு கதையை அந்த பையன்கிட்ட சொல்றாரு கடைசியா good bye னு சொல்றாரு அந்த பையனும் good bye னு சொல்றான் அந்த பையன் பிரமிடை நோக்கி குதிரையில பயணம் செய்றான் அங்க அவன் ஒரு மணல்மேடு மேல ஏர்றான் அப்போ அவனோட இதயம் இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னு அவனை எச்சரிக்குது அவன் அந்த மேடுமேல ஏறுன பிறகு முழு நிலவு அழகா தெரியுது அவன் இருந்து கிளம்பி ஒரு மாசம் ஆகுது நிலவோடஒளியில பிரமாண்டமான பிரமிடு தெரியுது அந்த பையன் அங்கேயே முட்டிக்கால் போட்டு ஆனந்தகண்ணீர் விடுறான் அவன் கடவுளுக்கு நன்றி சொல்றான் அவன் அவனோட விதியை நம்பி ஒரு வயதான ராஜா stal வியாபாரி english man பாத்திமா இவங்களை எல்லாம் சந்திக்கிறான் ஆனா அவன் இன்னும் அந்த புதையலை அடையலை அந்த பையன் அவனை சுத்தி இருக்கிற மணலை பாக்குறான் அங்க ஒரு வண்டு இருக்கு அந்த வண்டு கடவுளோட symbol ஆ போற்றப்படுது இதை நல்ல சகுனமா உணர்ந்த அந்த பையன் அங்க தோண்ட ஆரம்பிக்குறான் அன்னைக்கு night full ஆ அவன் தோண்டுறான் ஆனா அவனுக்கு எதுவுமே கிடைக்கல நம்பிக்கையை கை விடாம தொடர்ந்து தோண்டிகிட்டே இருக்கிறான் அவனோட இதையம் அங்கதான் புதையல் இருக்குதுன்னு சொல்லுது அங்க சில நபர்களோட கால் தடத்தோட சத்தம் கேக்குது அந்த பையன்கிட்ட ஒரு உருவம் வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குது அதுக்கு அந்த பையன் பயந்து போயிட்டான் எங்க இவனுக்கு கிடைச்ச புதையலை அவங்க எடுத்துக்க போறாங்களோன்னு

அதுல ஒரு நபர் பையனை குழில தள்ளிவிட்டு அவன் பையில இருக்கிற தங்கத்தை கண்டு பிடிக்கிறாரு அந்த பையனுக்கு மரண பயம் உண்டாகுது இவன் தோண்டுற இடத்துல இன்னும் தங்கம் இருக்க வாய்ப்பிருக்குன்னு அந்த பையனை பொழுது விடியற வரைக்கும் தோண்ட வைக்கிறாங்க அந்த நபர்கள் ஆனா அங்க ஒண்ணுமே கிடைக்கல அந்த பையனை கொடூரமா தாக்கி அவன் உடையை கிழிச்சு இரத்த காயங்களோட விட்டு போறாங்க அந்த மனிதர்கள் அவங்க கிளம்பும்போது அந்த பையன்

எம்மா என்னுடைய பேர் வந்து ஆனந்துமா

அதுக்கா விமான அதுக்கா flight ticket book பண்ணிருக்கேன்

ஆஹ் book பண்ணும் போதே நான் கேட்டுருந்தே அஹ் எனக்கு ஒரு மூணா ந number seat தா வேணும்ன்னு சொல்லிட்டு நா கேட்டுருந்தே இல்ல இப்போதைக்கு அஞ்சா number seat தா இருக்கு சொல்லிட்டு book பண்ணி குடுத்துட்டாங்க இப்ப வந்து நீங்க தேவப்பட்ட அதுக்கு அப்பறம் வந்து நீங்க seat மாத்திகிறலாம் மாத்திகேங்க நாங்க ஒங்களுக்கு குடுத்துறோம் அப்டி சொன்னங்க ஆனா இப்ப வந்து அது அதான் அதுக்கா தான் நான் கேக்குறேன் இப்ப வந்து seat மாத்தி குடுக்க முடிம்மா ஒங்களால Hello நீங்க air india service அ நீங்க பேசிட்டு இருக்க அத maam இத வந்து இப்போ சிறந்த தரமான சேவை தா இத்தன நாலா குடுத்துகிட்டு இருந்த சரியா அது அதுனால தான் எப்பொழுதும் நா ஒங்கலோடைய விமானத்தையே தொடர்ந்து பயன்படித்திட்டு வாறன் நானு இல்லம்மா நா வந்து ஒரு முக்கியமான business விஷயம்மா ஹைதராபாத் போக வேண்டியது இருக்கு சரிங்கள நா எனக்கு வந்து இந்த மூணா number வந்து ராசியான number அந்த a section ல மூணா number seat தா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரெண்டு தடவ பயணம் பொறக்க பாத்தேங்ன்னா எனக்கு வந்து அந்த a section ல மூணா number seat தா வந்து ரெண்டு தடவ தொடர்ந்து கெடச்சது அது எப்டி கெடச்சது எப்டி ஒரு தற்செயலா நடந்துச்சா இல்ல எப்டி நடந்துச்சு எனக்கு தெரியாது ஆனா business விஷயமா தா அந்த ரெண்டு தடவையும் பயணம் பண்ணி ஹைதராபாத் வந்து போய்ட்டு வந்துருக்கேன் நானு என்னனு தெரியல ஆ போனது business விஷயம் வந்து நல்ல படிய முடுஞ்சது எனக்கு நெறைய profit கெடச்சது அது மூலம் நெறையா லாபம் கெடச்சு எனக்கு அதுனால செண்டிமென்ட்டா பாக்குறேன் எனக்கு வந்து அந்த seat வந்து ரொம்பவே பிடுச்ச ஒரு. seat அந்த seat ல போனம்ன்னா எனக்கு ஒரு மன திருப்த்தியவே இருக்கும்ல

இல்லம்மா இது யாரவது ticket cancel பண்ணுறவங்க யாருணது இருப்பாங்களேம்மா இல்லம்மா இது மத்தவங்களுக்கு எல்லா பாத்தேங்ன்னா இந்த அளவுக்கு முக்கியமான காரணம் இருக்காது நான் இப்ப போறது business பாத்தேங்கன்னா மொத்தம் அம்பது கோடி ரூபா மதிப்புள்ள business இது புரியுதா

சும்மா சாதனமா கேட்டு பாருங்க இந்த மாறி இந்த சரி சொல்ல வாய்ப்புக்கள் இருக்குல

Maam முடியும்ன்னு நெனச்சா கண்டிப்பா ஒங்களால முடியும் இல்லையா நீங்க வந்து உம் இவங்களுக்கு வந்து ஒடம்பு சேரி இல்ல இவ அப்டின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்த சொல்ல மத்தவங்கள வந்து seat மாறி ஒக்கார வைக்குறது வந்துட்டு ஒங்களால முடியும்

கண்டிப்பா ஒங்களுக்கு வந்து குத்துருவேன் sir அப்டின்னு சொல்லிட்டு அந்த உறுத்திய ஒங்களால குடுக்க முடியும்மா ஏ maam முடியாதுன்னு சொல்லுறேங்க முடியும் maam ஏற்கனவே நா இது வரைக்கும் ஒரு முப்பத்தி ஏழு தடவை நாளும் ஒங்களோட விமான சேவைய நான் பயன்படுத்தி இருப்பேன் அந்த முப்பத்தி ஏழு தடவையுமே நீங்க எனக்கு தரமான ஒரு விமான சேவைய நீங்க குடுத்தேங்க அப்ப எல்லாம் வந்து சரிய பயன் படுத்திகிட்டு இப்ப வந்து நீங்க சொல்லுறேங்கன்னா இப்ப ஒங்க எப்பவுமே வந்து business விஷயம் ஆகட்டும் ஒரு tourist ஆகட்டும எங்க போறதுனலையும் நான் ஒங்களோட விமான சேவையே தான் பயன்படுத்தினேன் ஒங்களோட regular customer நானு அப்டி இருக்குறப்ப எனக்கு இந்த மாறி நான் கேட்ட இதுக்கு வந்து ஒரு சரியான குடுக்க முடியாது சொன்னது எனக்கு செரியா படல maam இல்லம்மா இது யாராது ticket cancel பண்ணுறதுக்கு ஆனா வாய்ப்புகள் இருக்குள இந்த center backside அது எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல எனக்கு இந்த மூணா number sentiment அ பாத்தேங்கன்னா அந்த a section ல அந்த மூணாம் number seat இல்ல வேற எதுலயாவது மூணா number seat இருக்குதான்னு ஒங்களால பாத்து சொல்ல முடியும்மா maam

இதுல வந்து நெறையா விஷயம் திட்டம் போட்டு போய்கிட்டு இருக்கா அதுல இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இத sentiment ஆஹ் வந்து இத மூனா number seat டு வந்து எனக்கு ரொம்பவும்மே பிடிச்ச seat இதுல பயணம் பண்ணி போறதுல நா நெனச்ச ஒரு விஷயம் வந்து நல்ல படியா நடக்கும் அப்டின்னு ந நம்புறே மா சரிங்களா இல்ல இல்ல இல்ல நா first நா சொல்ல வர்ற விசயத்த நீங்க சரியா புரிஞ்~ புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த ஜோசியம் இதுலலா ரொம்ப நம்பிக்கை இருக்கு எனக்கு அதாவது இந்த அது குறிப்பிட்ட இந்த விஷயம் so நடக்கதுக்கான இப்போ அந்த மாதிரி நடந்துருக்கு ந correct ஆஹ் இந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்கையில நடக்கும் இந்த மாதிரி business பண்ணிங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவிங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் சொன்னாரு அவரு சொன்னபடியே நா வந்து என்னோட business ஆஹ் இன்னைக்கு நல்லபடியா உயர்த்தி நல்ல நிலைமைல இருக்கேன் நானு நா அடுத்து ஒரு நல்ல நெலமைக்கு போறதுக்க இன்னும் என்னென்ன விஷயங்கள் பாக்கலன்னு சொல்லிட்டு business இருந்தாலும் அடுத்துஎனக்கு தெரிஞ்ச ஜோசியகரங்களையும் வச்சு ந பாத்துட்டு இருக்கேன் ஏன் வாழ்க்கை இப்போ வந்து எந்த கட்டத்துல இருக்கு அடுத்து அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விசயத்தையும் வந்து நா ஜோசியத்தின் மூலம் தெரிஞ்சுகுரதுல ரொம்பவுமே நா ஆர்வம்மா இருப்பேன் சரிங்கள

உங்களோட manager higher officers இருக்காங்கன அவுங்க கிட்ட ஆனந்த் இது மாதிரி கேட்டு சொல்லுங்கம்மா அவுங்களுக்கு வந்து என்னைய நல்லாவே தெரியும் எனக்கு ந அவுங்ககிட்ட நல்ல தெரியும் நீங்க வந்து எனக்காக இத கண்டிப்பா என்னோட பேர் ஆனந்த் ஆனந்த இந்த மாதிரி ஒரு business man இப்போ வந்து இவரு a section ல மூனா number seat கேக்காரு அவருக்கு seat வந்து மாத்தி குடுக்கலம்மா வேண்டம்மனு ஒரு நிமிஷம் வந்து கேட்டு சொல்லுங்கம்மா

சரி கண்டிப்பா நா தொடர்புல இருக்கேன் நீங்க அப்டியே கேட்டு சொல்லுங்க எனக்கு

ஆஹ் கண்டிப்பா அதுதான் எதிபாத்த a section ல மூனா number seat வந்து எனக்கு கிடைக்கும்னு அந்த உறுத்திய நீங்க எனக்கு குடுக்குறிங்க சரிய கண்டிப்பா ரொம்ப நன்றி மா ந இவளவு தூரம் தொரர்ந்து கேட்டதுக்க்காக எனக்காக உங்க நேரத்த ஒதுக்கி ந பேசுறத கேட்டிங்க அத்தின்களா எனக்கு ரொம்ப சந்தோசம் ம thank you ந கேட்டு எனக்காக கேட்டு எனக்காக seat மாத்திகுடுத்திங்க பாத்திங்களா ரொம்ப சந்தோசம் மா இத வந்து ந கண்டிப்பா கண்டிப்பா மா இவ்ளோ உங்க நேரத்த ஒதிக்கி எவ்ளோவோ customer ஸ் இனிமேல் phone பண்ணி கேப்பாங் ந வந்துஅலைபேசில தொடர்பு கொண்டு இப்ப எனக்காக இவளவு நேரத்த ஒதுக்கி ந பேசுறத கேட்டு எனக்காக வந்து இப்ப seat ஆஹ் மாத்தி குடுத்துருக்கிங்க கண்டிப்பா வந்து அந்த கடவுளோட ஆசிர்வாதம் எப்போதுமே உங்ககூடையே இருக்கும் மா ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றிமா இனிம்மே எப்போதுமே உங்களோட விமான சேவையே தொடர்ந்து பயன்படுத்துகிறேன்

entertainment விடுதலை விடுதலை படத்துக்காக இளையராஜா இசையமைத்த பக்திப் பாடல் வெளியானது அருட்பெருஞ்ஜோதி அஹ் lyrical videos இதுல வந்து வெற்றிமாறன் இயக்கத்தின் இரண்டு பாகங்களாக உருவாக்கி உள்~ உள்ள திரைப்படம் விடுதலை சூரியும் விஜய் சேதுபதியும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இப்படம் வருகிற மார்ச் முப்பதாம் தேதி திரையரங்குகளில் release ஆக உள்ளது இப்படத்தில் பவானி ஸ்ரீராஜூ மேனன் கௌதம் மேனன் சேத்தன் என மிகப் பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது விடுதலைப் படத்திற்கு இசை~ இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளார் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த சில தினங்களின் முன் நடந்த நிலையில் அப்படத்தில் அஹ் lyrical video ஒவ்வொன்றாக தற்போது யூ டுயூபில் வெளி~ வெளியிடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்போது அப்படத்தில் இடம்பெற்றுள்ள அருட்பெருஞ்ஜோதி என்ற பக்கதி பாடலில் lyrical video வை வெளியிட்டுள்ளனர் இப்பாடலுக்கு இளையராஜா இசையமைத்துள்ளதோடு அப்பாடலையும் அவரே பாடியுள்ளனர்

கல்யாண கிருஷ்ணன் இயக்கத்தில் ஜெயம் ரவி பிரியா பாவனிசங்கர் நடிப்பில் வெளியாகி இருக்கும் அகிலன் திரைப்படத்தின் டுவிட்டர் விமர்சனத்தை இந்த தொகுப்பில் பார்ப்போம்

படத்தை இயக்கிய கல்யாண கிருஷ்ணன் இயக்கியுள்ள இப்படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக பிரியா பவானிசங்கர் ஆஹ் நடிகை தனியாவும் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இப்படத்திற்கு ஷாம் ஹா சி எஸ் இசையமைத்துள்ளனர் நடிகர் ஜெயம் ரவியின் career அதிகத் திரையரங்குகளில் release ஆன படம் என்கின்ற பெருமை இப்படம் பெற்றுள்ள~ இப்படம் தமிழகத்தில் மட்டும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் release ஆகியுள்ளது இந்நிலையில் படம் பார்த்து டென்ஷன்கள் ஆஹ் படம் பார்த்த அஹ் நெட்டிசன்கள் டுவிட்டர்ரில் தங்களது விமர்சனங்களை பகிர்ந்து வருகின்றனர் அதன் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பல்லு போன வயசுல பக்கோடாவா அறுபது வயதில் நாலாவது ம~ நாலாவது திருமணம் செய்து கொண்ட நடிகர் பிரபல நடிகையை மனந்~ மனந்தார் மூன்று முறை திருமணமாகி விவாகரத்து பெற்ற அறுபது வயது நடிகர் ஒருவர் தற்போது பிரபல நடிகர் நான்காவது திருமணம் செய்துள்ளது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுள்ளது யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி சிவகார்த்திகேயன் புதிய படம் கொட்டுக்~ கொட்டுக்காளி இயக்கப்போவது யார் தெரியுமா தமிழில் திரையரங்குகளில் முன்னனி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கும் சிவகார்த்திகேயன் அடுத்ததாக கொட்டுக்காளி என்ற திரைப்படத்தை தயாரிக்க உள்ளனர்

செய்த நடிகர் தனுஷ் தற்போது இரண்டாவது திருமணத்திற்க்கு தயாராகி வருவதாக தகவல் பரவி பரபரப்பாக ஏற்படுத்தியுள்ளன பேய் படத்தில் காமெடி போலீஸ் ஆக காஜல் அகர்வால் viral ஆகும் கோஷ்டி trailer அஹ் கல்யாண் இயக்கத்தில் காஜல் அகர்வால் யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் நடிப்பில் உருவாகியுள்ள கோஷ்டி திரைப்படத்தின் trailer வெளியாகியுள்ளது பிரபுதேவா நடித்த குலேபகாவலி ஜோதிகாவின் ஜாக்பாட் என்று காமெடி திரைப்படங்களை இயக்கியவர் கல்யாண் இவர் இயக்கத்தில் தற்போது உருவாகி இருக்கும் திரைப்படம் கோஷ்டி இப்படத்தில் நடிகை காஜல் அகர்வால் கதையின் நாய~ நாயகியாக நடித்துள்ளார் மேலும் யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் தேவதர்ஷினி தங்கதுரை மயில்சாமி என மிகப் பெரிய நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் நடித்துள்ளது காமெடி கதை அம்சம் கொண்ட பேய் படமாக தயாராகி உள்ள இப்படத்தில் காமெடி போலீஸ் ஆக நடித்~ நடித்திருக்கிறார் காஜல் அகர்வால் ஷாம் சீ ஷாம் சீ எஸ் இப்படத்தில் இசையமைத்துள்ளார் இப்படம் வருகின்ற மார்ச் பதினேழாம் தேதி release ஆக உள்ளது இந்நிலையில் தற்போது இப்படத்தின் trailer release ஆக உள்ளது

சேலம் கோவில் திருவிழாவில் தலையில் தேங்காய் உடைத்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நேத்திக்கடன் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கவுண்டம்பட்டி சின்ன மாரியம்மன் கோவிலில் திருவிழா தலையில் தேங்காய் உடைத்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடனை செய்து வழியிட்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கவுண்டமணி சின்ன மாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆஹ் பூச்சாட்~ தொடங்கியது பதினேழு நாட்கள் மாரியம்மன் சுவாமி தினந்தோறும் பல்வேறு அவராதம்~ அவராதங்களை வீதி உலா வந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மாரியம்மன் திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றது கவுண்டம்பட்டியில் உள்ள சரமங்கா ஆற்றின் அலகு குத்திக்கொண்டு கவுண்டம்பட்டியின் பகுதி முழுவதும் சுவாமி ஊர்வலம் நடைபெற்றுள்ளது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மாவிளக்கு தட்டுடான் ஊர்வலம் வந்தன மாவிளக்கு தட்டில் உள்ள தேங்காய்களை எடுத்து ஊர்வலத்தில் பூசாரி பக்தர்களின் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செய்து வழிபட்டனர் நிறைவேறாத செயல்களை மனதில் நினைத்துக் கொண்டு தலையில் தேங்காய் உடைத்தால் வேண்டுதல் நிறைவேறிவிடும் என்பது நம்பிக்கை இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இறுதி காலத்தில் ஆதரவை தேடும் நெஞ்சம் விட்டுறாதீங்கம் அப்பா சென்னையில் தெருக்களில் வாழ்ந்து வரும் ஒரு முதியவர் தன் இறுதி நாளின் ஆதரவைத் தேடி வருகிறார் அவரிடம் பேசியபோது அவர் சொன்ன விஷயங்கள் கண் கலங்கும் குளமாகிறது வீட்டிற்கு பாரமாய் போன முதியவர்கள் வீட்டில் வாழ வழியின்றி வீதிகளில் விடப்படுகின்றனர் ஒரு முதியவரிடம் ஹம் நெட் தமிழ் பகுதியில் குழு குழு சந்திப்போது அவர் தன் இறுதி நாளிலாவது தன் மகன்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இதை காண்போரை கண் கலங்க வைத்தது நாகையில் காப்பகத்தில் பெண் குழந்தைகள் பாலியல் தொல்லை பாஜகவினர் பரபரப்பு புகார் நாகையில் குழந்தைகள் காப்பகத்தில் அஹ் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜகவினர் எஸ் பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் நாகை மாவட்டத்தின் காடம்பாடி புதிய கடற்கரை சாலையில் செயல்ப்பட்டு வரும் நம்பிக்கை குழந்தைகள் காப்பகம் ONGC பணியாற்றி வரும் பரமேஸ்வரன் மற்றும் அவரது மனைவி சூடாமணி ஆகியோரால் நடத்தப்பட்டு வருகிறது கூறப்படுகிறது இந்த காப்பகம் மீது பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டு சமீப காலமாக கூறப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கடந்த வாரம் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தையை பரமேஸ்வரி பாலியல் ரீதியாக துன்புரிதியதாக புகார் எழுந்தது புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அதிகாரிகள் உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகின்றது மிகுந்த மிகுந்த காலம் தாமதத்திற்கு இடையே வழக்குப் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகத் தெரிகின்றது தற்போது வரை சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்யவில்லை என்று கூறப்படுகிறது இது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பரமேஸ்வரியின் பரமேஸ்வரனுடைய உறவினர்கள் காவல்துறையில் மிக உயரிய பொறுப்பில் இருப்பதாகவும் அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் மிகவும் முக்கிய பொறுப்பில் இருந்து வ~ வருவதாலும் அவரை கைது செய்யாமல் தப்பிக்க விட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன் வைக்கப்படுகின்றது எனவே பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டவரின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மக்கள் காவல்துறையின் மீது உள்ள நம்பிக்கைய காப்பாற்ற வேண்டும் என குறிப்பிட்ட நாகை மாவட்ட பாஜகவினரின் கோரிக்கை

நல்லா இருக்கேன். நல்லா போகுது நீங்களா எப்படி இருக்கீங்க வீட்ல? ஆமா! ரொம்ப நாள் ஆச்சுல பாத்து. ஈ நல்லா இருக்கு. பக்கத்துல இங்க class போறதுக்கு எல்லாத்துக்கும் ஆ single room அப்படிங்கற நாள பெரிய disturbance எதும் இல்ல ஆ? ஆமா குளிர்லா பெருசா கிடையாது, and heat டும் பெருசா இல்ல, normal லா தான் இருக்கு, comfortable லா தன இருக்கு, ஆ இப்ப தான் சமைக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்ச கொஞ்சமா set பண்ணிட்டு அப்படியே வச்சு,

ஆமா, காலேஜ்ங்கறனால அவுங்க gas connection இல்ல இப்ப தான் induction லா குடுத்து இருக்காங்க, ஆ இப்ப தான் அதுக்கு insulated டா இப்ப தான் பாத்திரம் லா எடுத்துட்டு போறதுக்கு வாங்குனேன் நானு, தோசை கல்லு ஒன்னு insulated குக்கர்ரும் insulated டே வாங்கிட்டேன், எல்லாமே கீழ அடில இது வர மாதிரி இப்பதான் எல்லாமே கொஞ்ச கொஞ்சமா வாங்கி set பண்றேன்.

அதனால அப்படி நமக்கு வேணும்னாலும் நம்ம தனியா கான் வாங்கிக்கலாம் dish connection இருகுதுன்றனால கான் வாங்கிக்கலாம் அதுக்கு நாம தனியா pay பண்றது மட்டும் பண்ணிடனும். Work பண்றவுங்க நிறைய பேரு இருக்காங்க, இங்க எல்லா ஆ கீழ் floor இருக்காங்க work பண்றவுங்க இருக்காங்க, இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வந்துவுங்க இருக்காங்க ஆ அதே மாதிரி வந்து, பாத்தினா ஒரு ஒரு twenty to twenty five people இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன் ஏன்னா single லாவும் தங்குற மாதிரி இருக்கு, ரெண்டு பேரு தங்குற மாதிரியும் இருகிரதுனால twenty people கிட்ட இப்போதைக்கு இருக்கிறாங்க. பிரண்டுலா இன்னும் பிடிக்கல பிரெண்ட்ஸ் லா அவுங்க வந்து பாத்துட்டு தான் இருக்காங்க rooms லா இங்க vacancy இல்லங்றனால பிரென்ட்டு double bed double occupancy னா நான் யாராவது ஒரு ஆள் என்கூட share பண்ணி இருப்பாங்க but நான், படிக்கனும்க்ரனால, single எடுதுக்கிரதுனால என்கூட யாரும் தங்க முடியல but பக்கத்துல அவுங்க தேடிகிட்டு இருக்காங்க நானும் அவுங்களுக்கு விசாரிச்சிட்டு தான் இருக்கேன் எல்லாம் பாத்துன்னா ஆ இந்த அளவுக்கு comfortable லா பாக்கனும்னா அப்படிங்றாங்க வந்து பாத்துட்டு போனாங்க எல்லா பிரெண்ட்ஸ்லா அவுங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் openings இங்க இன்னும் இல்ல இல்ல அப்படிங்க்ரனால,

so அவுங்க அங்க எங்கயாவது vacancy இருக்கு அப்படின்னா உடனே சொல்றேன் கூபிடுறேன்னு சொல்லிட்டு உங்க பிரெண்ட்ஸ்க்கு குடுதிடுறேன்ர மாதிரி அவுங்க சொல்லி இருக்காங்க. பக்கத்துக்கு building தான் actual லா run பண்றதே இப்ப தான் start பண்ணி, maintain பண்ணிட்டு வராங்க so இன்னும்,

அப்படிங்கற மாதிரி double occupancy வேணும்னா நீங்களும் கூட அங்க shift ஆகுமும்னா ஆகிக்கலாம்ற மாதிரி சொன்னாங்க ஆனா நான் சொன்னேன், இல்ல நான் settle ஆகிட்டேன் அவுங்க already two three people இருக்காங்க so அவுங்களுக்கு மட்டும் தான் நான் எங்கயும் shift ஆகல அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டேன், ஆ கட்டில் குடுத்து இருக்காங்க like cot இருக்கு but bed கிடையாது bed டு நான், நம்ம இங்க சித்தி வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது இங்க போட்டு இருக்கேன், ஆ அதே மாதிரி chair றேன் ஒரு table இருக்கு, அதுக்கு அப்பறம் chair இருக்குது ஆ அது போக வந்து ஒரு ஆ என்ன சொல்றது டிவி லா கிடையாது அது common னா கீழ தான் வச்சு இருக்காங்க டிவி இங்க வீட்ல கிடையாது, நான் சுத்தம் table ல சுத்தமா படிக்கிறதுக்கு எல்லாம் வந்து laptop லா set பண்ணி நான் அப்படி வச்சு இருப்பேன், ரொம்ப minimal லான furniture தான் இருக்கு ரொம்ப கம்மியா, basic கா என்ன தேவையோ அது மட்டும் தான் bed டு இருக்கு உனக்கு bed room ல ஒரு table இருக்கு,

நம்ம யாரையும் அப்படி கூப்பிட போரது இல்லன்றனால நான் அப்படியே விட்டுட்டேன். Washing கீழ common னா laundry இது வச்சு இருக்காங்க machine வந்து வச்சு இருக்காங்க ஒரு நாலு machine இருக்கு so இப்போ room ஒரு பத்து room இருக்கு அப்படிங்கற நாள எல்லாம் common னா use பண்ணிக்கிற மாதிரி கீழேயே அது வந்து washing dry ரெண்டுமே இருக்கு, பண்ணி இருக்கு so அதனால போட்டுட்டு மேல room ல balcony இருக்கிறதுனால அங்க காய போட்டுக்கலாம் இப்ப கீழ போய் நல்ல வேலைக்கு first floor ல இருக்கிரவுங்களுக்கு அதுல இருந்து வரவுங்க எல்லாருமே கீழ வந்து துவச்சிட்டு, பக்கத்துலே உட்காரு உட்காருரதுக்கு இடம் இருக்கு, டிவி room இந்த மாதிரி அதே மாதிரி room அந்த மாதிரிலா வச்சு இருக்காங்க கேரம் ஆடலாம் அதலா பண்ணலாம். so அந்த மாதிரியும் இருக்கும் so நான் அங்க போனேன் அப்படின்னு சொன்னா நான் அங்க போயி, Washing machine ல போட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பாப்பேன், இல்லன்னா wash பண்ணிட்டு படிக்கிறதா படிச்சிட்டு அப்படியே வந்து முடிஞ்சது அப்படின்னா கொண்டு வந்து மேல room ல காய போட்டுட்டு continue பண்ணலாம் இதான்~ இருக்கு மா உனக்கு இது டோ இதுக்கு போட்டு இருக்காங்க, ஏன்னா? balcony open தான balcony open balcony னால balcony போற door கு வந்து இது balcony குள்ள வந்துக்க முடியாது ஆ open balcony தான். ஆ but balcony க்கு போற door ருக்கு வந்து net போட்டு இருக்காங்க, அதே மாதிரி உனக்கு வந்து windows door ருக்கு, ஆ door ருக்கு கிடையாது main door ருக்கு இல்ல main door ற நான் சாத்திதான் வச்சு இருப்பேன். யாராவது வராங்க போறாங்கனா open பண்ணிக்கலாம் door close சா இருக்கும் balcony door ரும் bed room க்கு மட்டும் net போட்டு இருக்காங்க window ல, ஆ பாத்திங்கனா ரொம்ப cupboard ஆ minimal லா அதான் furnishing ல அதுவும் வந்துருன்னு வச்சுக்கோயேன் bedroom ல இருக்கு bedroom ல எப்படி அப்படின்னா close rack கிடையாது open rack தான், ஆ நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி open rack சும்மா அப்படியே அடுக்கி வச்சுக்கிரலாம் அந்த மாதிரி ஆ அதே மாதிரி உள்ள kitchen ல லா cupboard அந்த மாதிரி தான் உனக்கு cupboard டுன்னு சொல்லிக்கிறதுக்கு rack மாதிரி shelf மாதிரி, இருக்கு ஆ இன்னொருதுல வந்து நம்ம பெட்டி maximum நல்ல ட்ரெஸ் லா பெட்டில வச்சு ஆ அந்த shelf புக்கு கீழ பெரிய குடுத்து இருக்காங்கள அங்க வச்சுக்கலாம் daily use பண்றது மட்டும் வெளில வச்சு எடுக்குற மாதிரி, கூடுறது நம்ம கூடிக்கனும் ஆ washroom இது பண்றதுக்கு மட்டும் வந்து weekly once வந்து ஒருத்தர் வந்துட்டு போவாங்க. So washroom clean பண்ணி குடுத்துட்டு once clean பண்ணி வீட ஒரு round full லா துடைச்சு குடுத்துட்டு அவுங்க போயிடுறாங்க இது எல்லாமே நமக்கு அந்த, I think monthly அவுங்களுக்கு நம்ம side ல இருந்து some five hundred rupees என்னமோ pay பண்ணுவாங்கன்னு நினைக்கிறன் பாப்போம் அத பத்தி இன்னும் எதுவும் சொல்லல incase அந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்கனா நம்ம option தான் நினைக்கிறன் எதுவும் நான் கேக்கல, Atleast இப்போ five hundred rupees monthly னா வந்து again அது add ஆகும் இல்லையா rent போக so அதான் நான் யோசிச்சேன் நாமலே பண்ணிடலாம் maybe கூற்றது நான் தான் கூட்டுறேன், so ஒரு வாட்டி துடைக்கிறது நாமலே துடைச்சுக்கலாம் washroom clean பண்றது பெரிய, நான் மட்டும் தான் use பண்றதுனால அவ்வளோ அழுக்கும் ஆகுறது இல்ல, நானே துடைச்சிக்கலாமா பாக்குறேன் ரொம்ப இதுவா இருந்துச்சுனா அந்த ஏதாவது ஒரு வாரம் மட்டும் நம்மளுக்கு அவுங்க clean பண்ணி குடுக்குறாங்கன்னா அதுக்கு மட்டும் ஏதாவது கேக்கலாமா! வேணும்னா தேவைனா ஒரு வாரம் ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம அவுங்கள கூப்டுக்கலாமான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எதுவும் பேசல கொஞ்ச கொஞ்சமா settle ஆகிட்டு வராங்க இந்த மாசத்துக்கு அவுங்க தான் பண்றாங்க நல்லா தான் பண்றாங்க போதுமான அளவுக்கு பண்றாங்க எல்லாமே,

வீட்டுக்கு வெளியவே இறங்கனும் ஒரு five minutes தான் உனக்கு metro க்கு metro ஏறுன உடனே ரெண்டு stop அங்க இறங்குன உடனே again அங்க இருந்து ஒரு five minutes walk பண்ணுனேன் அப்படின்னா class வந்திடும்.

ஏன்னா? ten o clock ten thirty ஆயிடுது room க்கு வரதுக்கு late ஆகும் அப்படின்றனால ஏதாவது corn flakes சோ அந்த மாதிரி போயி இங்க இருந்து கிளம்புனா seven o clock class போயிடுவேன் முடிச்சிட்டு அத பத்திலா பேசிட்டு, ஆ class ல ஏதாவது doubt இருந்தா clear பண்ணிட்டு ten ten கு கிளம்புனா வீட்டுக்கு ஒரு eleven o clock வந்தேன் அப்படினா again நான் brunch மாதிரி சாப்பிடுவேன் லஞ்ச்சும் லஞ்ச் வந்து evening fixed டா timing லா கிடையாது, இது மாதிரி தான் உப்புமாவோ தோசையோ என்னது இருக்கோ fruits ஏதாவது இருந்தா அது இல்லைன்னா அப்போதைக்கு என்ன இருக்கோ சாப்டுட்டு ஆ லஞ்ச் வந்து அவுங்க குடுத்திடுறாங்க உங்களுக்கு உனக்கு இங்க இங்க பேசுனோம் இல்லையா home அது வீட்டு சமையல் மாதிரி, தராங்க okay அது வந்து கம்மியா கேட்டு வாங்கினா eleven o clock தான் சாப்பிடுறேன் மறுபடியும் one o clock சாப்பிடனும் அப்படிங்க்ரனால ஆ எல்லா பொருளும் இல்லாம like cut பண்ணனும்னா அந்த மாதிரி cut பண்ணி, Like எதுனா வேணுமோ அதலாம் தந்திடுவாங்க தந்துட்டு அப்பறம் evening வந்து அப்பறம் நான் படிக்க ஆரம்பிச்சிடிவேன் படிச்சேன் அப்படின்னு சொன்னா evening டீ க்கு கீழ, Evening tea available லா இருக்கும் டீ, காபி, பால் அந்த மாதிரி நான் காபி குடிப்பேன் குடிச்சிட்டு அப்பறம் மறுபடியும் வந்தேன்னா படிச்சிட்டு இருப்பேன் டின்னர் அதே மாதிரி அவுங்க கொண்டு வந்திடுவாங்க சாப்டுட்டேன் அப்படினா அதுவும் அப்படி தான் போகுது இது வரைக்கும். நான் அதுக்கு தான் யோசிச்சு பேசாம induction இதுலா வாங்கி இப்ப தான் கொஞ்ச கொஞ்சமா set பண்றேன் அப்படின்றனால கொஞ்ச கொஞ்சமா ஏதாவது ஒரு வேளை night மட்டும் நானே பண்ணிக்கிற மாதிரி இல்ல லஞ்ச் மட்டும் நானே பண்ணிக்கிற மாதிரி. ஏதாவது ஒரு வேளை ஏன்னா? நம்ம சொல்றதுக்கு தான் அவுங்க கொண்டு வராங்க ஏன்னா சொன்னா முன்னாடியே சொல்லிட்டோம்னா அந்த வேளை correct டா food டு வந்து அவுங்க குடுத்திடுறாங்க அவுங்க நம்மளுக்கு காலைல சொன்னா மதியம் வந்திடும் காலைல சொல்லல அப்படின்னா அன்னைக்கு வராது, அந்த மாதிரி தான் அவுங்க set up வச்சு இருக்காங்க ஆமா,